மூணு சேர் இருக்கு அந் அதுக்கப்புறோ நேரா பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல சாமி ஃபோட்டோ இருக்கு.

இங்க பாதீங்கனா பண்டியனாத் ரைஸ் மில் அப்டின்னு சொல்டு ஒரு.

ரோடு ரொம்ப காலியாருக்கு ஒரு சின்ன பாற கல்லுருக்கு.

மள் மளிக சாமா அந்த மாரி இல்லாம ஒரு சின்ன பொட்டி கட மாரி நெறைய பைக்கு நெறைய.

நெறைய பேர் அன்னதானம் சாப்பாடுக்கு வந்து உக்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க வயசானவங்களு இருக்காங்க.

கோட்டுக்கு ரெண்டு சைடும் பாத்தீங்னா நெறைய மரங்கள் செடிகள் கொடிகள்ருக்--

இப்பதா தொறந்துருக்காங்க நெறைய பலூன்ஸ் இருக்கு.

அதுக்கு இப்டி பின்னாடி பாத்தீங்னா வேலி போட்டு இருக்காங்க வேலிக்கு அந்த சைடு பாத்தீங்னா ரெண்டு ஸ்கூட்டி நிக்கிது.

இது வந்து நைன்டின் எய்டி ச சிக்ஸ்ல வந்த மெர்ச்சென்ட் ஆஃபர் .

அ ரோஸ்லியே ரெண்டு வகைகள்ருக்கு நெறைய மரங்கள்ருக்கு.

அ ஒரு காலியான எடோ அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா மரங்கள் செடிங்கள்ருக்கு.

ஒயிட் கலர் டைப் சட்ட போட்டு அங்கு ஒரு ஆள்ருக்காங்க.

தண்ணி கொளோ ஒன்னு இருக்கு ஒரு ஒரு ட்ரஸ் ஒன்னு இருக்கு ஒரு பக்கத்துல--

அ ஒரு பேரிகேட்டுல வந்து மெட்ராஸ் அகாடமி மியூசிக் அகாடமி எழுதியிருக்கு இன்னொரு பேரி கேட்டுல த இந்து அப்டினு எழுதியிருக்கு.

இது வந்து ஒரு ரு வீடு மாரி இரு--

அதுக் பின்னாடி பாத்தீங்னா பேம்பு ட்ரீ ஒன்னு இருக்கு.

இதல பாத்தீங்கனா நறைய பழங்கள்ட்ருக்கு வாட்டர் மெலன் அ தர்பூசணி.

அ டோனி அண்ட் காயினு சொல்ட்டு ஒரு முடி வெற்ற முடி திருத்தும் கட இது.

இந்த கட வந்து எதோ ஒரு நார்த் சைடுல இருக்க ஒரு கட.

எ மேல பாத்தீங்கன்னா நெறைய புக்ஸ்லா எழுதிருக்கு.

இது ஒரு டிரஸ் கட இந்த டிரஸ் கடைல பாத்தீங்கனா நெறைய டி_ஷர்ட் இருக்கு.

நெறைய ஷர்ட் மடிச்சு வச்சிருக்காங்க சாக்ஸு இருக்கு.

இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் .

அந்த மாஸ்டருக்கு அப்டியே மேல பாத்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு.

அ ரெண்டு மூ ரெண்டு ஜன்னல் இருக்கு அங்க வந்து மேல வந்து ஒரு பால்கனி மாரி இருக்கு அந்த பால்கனி --.